பின்னாடி வானம் ப்ளூ கலர்ல இருக்கு ஒரு கட இருக்கு.

நூல் கம்பெனி நறைய மெஷின்ஸ் இருக்கு.

மேல சின்னதா ஒரு ஜன்னலாட்டும் ஒன்னு இருக்கு.

பச்ச கலர் பெரிய டேங்க் இருக்கு ப்ளூ கலர் சின்ன டேங்க் இருக்கு.

செவுத்துல வெள்ள கலர் பெயிண்ட் அடுச்சுருக்காங்க.

மெடிக்கல் ரோ மெடிக்கல் புக்ஸ்ல்லா நறைய புக்ஸ்ல்லா நறைய இருக்கு.

பெட்ரோல் பங்க்கு நெறையா பேர் லைன்ல நின்னுட்ருக்காங்க.

மரோ ஒன்னு இருக்கு ஸ்கூட்டி ஒன்னு வெளிய நிக்கிது ரோடு போது.

வைட் கலர்ல பெயிண்ட் அடிச்சுருக்காங்க ஜன்னல் மூணு ஜன்னலும் எல்லோ கலர்ல இருக்கு.

வெயில் அடிக்குது மரம் செடிகளெல்லாம் நறைய இருக்கு.

எல்_இ_டி லைட் இருக்கு பின்னாடி செவுத்துல ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கு ஒயர் போது.

மேல சீலிங்ல ஒய்ட் கலர்ல பெய்ண்ட் அடிச்ருக்காங்க கீழ டைல்ஸா இருக்கு.

ஒரு வேனு ஆம்னி வேனும் போது.